இதுல ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட முன் பக்கத்த குடுத்துருக்காங்க.

இந்த இடத்தை சுத்தி பெரிய பெரிய மரங்க நெறைய இருக்கு.

அந்த சாமிக்கு பச்ச கலர்ல பெய்ண்ட் அடிச்சிருக்காங்க.

மூணு பேர் ஒக்காந்து வாச்சிட்டு இருக்காங்க.

பெட்ஷீட் எல்லாமே இங்க ஒய்ட் கலர்ல குடுத்திருக்காங்க.

புல்வெளிலா பாக்க கிரீனிஷா அவ்ளோ அழகா இருக்கு.

வானம் மேகமூட்டத்தோட பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கு.

இங்க பக்கத்துல ரெண்டு ஸ்கூட்டிய பார்க் பண்ணி வச்சுருக்காங்க.

மேகங்கள் வந்து கீழ இருக்கற இடத்தை மறைக்குறது வந்து பாக்கவே அவ்வளோ அழகாக இருக்கு.

இந்த எடத்துல ஆறு பேர் உக்காந்து சாப்புற மாரி சேர் போட்ருக்காங்க.

இங்க சுத்தியிருக்கற ஃபோட்டோலயும் வொர்க் அவுட் பண்ற மாதிரி பாக்கவே அவ்ளோ அழகா வச்சிருக்காங்க.

ரெண்டு பேரு நின்டு இந்த இடத்தில ஃபோட்டோ எடுத்துகிட்டுருக்காங்க.

இந்த ஹோட்டலுக்கு ஆரஞ்ச் கலர் பெயிண்ட் அடிச்சி வச்சிருக்காங்க.

இந்த எடத்தோட பேரு நியூ ஸ்டார் காட்டேஜ்னு ப்ளூ கலர்ல நேம் போர்டு வச்சிருக்காங்க.

இந்த எடத்த சுத்தி கம்பியால பென்சிங் அடிச்சி வச்சிருக்காங்க.

ஒருத்தர் மட்டும் டிராலி பேக்க இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறார்.

பக்கத்திலே சின்னதா ஒரு வீடு மாரி இருக்கு.

வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டி நின்டுகிட்டு இருக்கு.

வீட்டுக்கு மேல பிக் பாஸ் லான்றினு ஒரு போர்டு வெச்சிருக்காங்க.

இதுல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓட முன் பக்கத்த குடுதிருக்காங்க.

முன்னாட்ருக்க போர்ட பாத்தா இது கேரளா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் மாரி தெரியிது.

இந்த ரெஸ்டாரண்ட்க்கு பிளாக் கலர் பெய்ண்ட் அடிச்சிருக்காங்க.

சுத்தி பெரிய பெரிய நெறைய பங்களாங்க இருக்கு.

பாலத்துக்கு அந்த பக்கோ ஒரே ஒரு சின்ன வீடு மட்டு தெரியிது.

இங்க பில்டிங்க்கு போற வழில பச்ச பசேல்னு புல்வெளி நெறைய இருக்கு.

இதுல ஒரு ரெஸ்டாரன்ட்டோட முன்பக்கத்த காட்டிருக்காங்க.

பக்கத்துலே ரெண்டு மூணு பேர் நடந்து போய்கிட்ருக்காங்க.

நாலு பேருமே தலைல கேப் போட்ருக்காங்க.

இந்த ரூம்ல ரெண்டு கட்டில் போட்டு வச்சிருக்காங்க.

இங்க ஒரு வீட்டோட என்ட்ரி கேட்ட காட்டிருக்காங்க.